வெளிய ஒரு வாட்ச்மேன் இருக்கான்.

இது ஒரு ஸ்வீட் கடை.

ட்ரெயின் எல்லோ ப்ளூ கலர்ல இருக்கு.

இது பாக்க ஏதோ பார்லிமெண்ட் மாறி இருக்கு.

இங்க வெளில ஒரு கேட் போட்ருக்காங்க.

இங்க ஒரு ஜீப் நிக்கிது.

இது பாக்க ஏதோ வில்லேஜ் மாரி இருக்கு.

இங்க ஒரு ரெசிடன்சி இருக்கு.

இங்க சிலுவ சிம்பல் போட்டிருக்காங்க.

ரெண்டு பேர் போட் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க.

அது ப்ளூ கிரீன் கலர்ல இருக்கு.

கிரீம் அண்ட் மெரூன் கலர்ல இருக்கு.

தூரத்துல கொஞ்ச கொஞ்சம் வீடுங்க தெரியுது.

அந்த டஸ்ட்பின் கிரீன் கலர்ல இருக்கு.

இது பாக்க ஏர்போர்ட் மாரி இருக்கு.

இந்த ஸ்டெப்ஸ் மெரூன் கலர்ல இருக்கு.

இங்க நறியா வேன் ஸ்டாப் பண்ணி வெச்சுருக்காங்க.

இங்க ஸ்கூல் வேன் இருக்கு.

கார் ஐ டுவென்டி கார் .

அது பெரிய பெரிய மாலயா போட்டு வெச்சிருக்காங்க.

அதோட பேனட் ஓபன் பண்ணி இருக்காங்க.

ஃபயர் மாறி எதயோ ஃபில் பண்றாங்க.

இந்த ரூம் ஒயிட் கலர்ல இருக்கு.

அந்த ஆஃபீஸோட பேரு பி அண்ட் பீ .

மேல கீழ ரெண்டு சைடும் தோட்டம் இருக்கு.

இது பாக்க ஏதோ ரெசிடென்சி மாறி இருக்கு.

இங்க ஒரு வேன் நிக்கிது.

நெறையா டூ வீலர் பார்க் பண்ணி வச்சிருக்காங்க.